அதே மாறி காற்று நீறு நிலம் அதெலாம் மாசு அடையவந்ததுரொம்ப சுலபமா நடக்குது இப்போ காற்றுமாசுஅடையுது அது இதளாம் சொல்ல்ரங்க காற்று மாசு அடையுதுன்னு நீறு நீர் வந்து மாசு அடையுது அதனால வந்து உம் எல்லா உயிரினகளும் செத்து வருது சாவு சாவுது அப்புடி எல்லாம் சொல்லிட்டு இருகங்கலே தவிர அதுக்கான ஒரு முயர்ச்சியும் எடுக்கல இப்போ நீர் மாசு அடையுதுன்னு சொல்லறது வந்து easy ஆஹ் சொல்லிறாங்க ஆனா அது யாரால நடக்குது யார் அதுக்கு காரணம் எதுனால எல்லாம் இந்த நீர் மாசு அடையுது அப்புடின்னு பாத்தா அதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் மனுஷன் தான் இப்போ நீர் மாசு அடையுதுனஅப்போ நீர் மாசு அடையதல்ல என்ன காரணம் வருது இப்போ ஒரு இது ஒரு என்னது மனுஷங்க வந்து தேவையானதுக்கு வேண்டி என்னத தேவையானது தயாரிக்க தயாரிக்கணும் உற்பத்திபன்னனும் அப்டினுசொல்லிட்டு என்ன செய்வாங்க இப்போ ஒரு industry ஆ இல்ல ஒரு factory ஆ அந்த மாதிரி பட்டதெலாம் துவங்கு வாங்கத்தானே அப்போ துவங்கும்போது என்னது அதுல இருந்து வெளியே வர கழிவுகள் அந்த மாதிரி தேவையல்லாகழிவுகள் எல்லாத்தையுமே என்ன செய்வாங்கன இதுல ஆஹ் ஒரு ஓடை வழியா தண்ணில தன்னில்தான் maximum கலக்க பாப்பாங்கஇல்லன வந்து ஒரு tank க்க tank அஹ் வச்சு அஹ் tank ல வந்து fill பண்ண பாப்பாங்க அப்போ என்னதுனா இப்போவந்து இருகதுலே என்னதுன மனுசங்க வந்து நெறைய பேர factory ல என்னதுனா factory இதுனாஇது பண்ண பாப்பாங்க நீர் வழியா நீர் வழியத்தான் தள்ளு பாப்பங்கலே தவிர வேற இது வழியா போறதுக்குஒன்னும் பாக்கமாட்டாங்க

கொஞ்சம் பக்கத்தலையோ இல்ல கொஞ்சம் தள்ளியோ அது மமாறிஇருக்கும் இல்ல ஒரு கால்வாய் பக்கம் இல்லன ஒரு ஆறு பக்கம் அந்த மாறி தான maximum இருக்கும் அப்போ இப்புடி இருக்கும் போது அது என்ன ஆகும்னா இப்போ அவங்க வந்து அவங்களோட factory ல இருந்து வெளிய ஆவுற கழிவு நீறு அகற்றாங்க அந்த அகற்ற ஓடையோ ஓடை வழியவோ இல்ல ஆறு வழியவோ கலக்கிருவாங்கஅப்பத்தான் என்னதுன இது என்னது அது பொய் வந்து அவங்களால இது பண்ணமுடியும் என்னது அத வந்து dissolve பண்ணமுடியும் இல்லாமஅவங்களால எங்கேயுமே அகற்றமுடியாது இதுக்குன்னு சொல்லி நெறைய வழிமுரைகள் உண்டு என்னனா ஆழமா நாங்க science ளையும் இதுலையும் எல்லாத்திலேயும் படிச்சிருக்கோம் என்னனா அதுக்குன்னு தண்ணிய வந்து factory தனியா வந்துஒரு ஆழமா ரொம்ப deep ஆ குண்டு தோண்டி அத வந்து sim ரொம்ப safety வந்து ஒரு இது மண்ணுல கூட இது ஆகம ஒரு இது அது அதுக்கு வந்து வாழைலம் கட்டிட்டு அதுக்கு கீழ ரொம்ப ஆழமா மனுசங்க ரொம்ப deep ஆ போட்டு ஓ அத வந்து seal பண்ணி அடைச்சுவச்சிருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் வந்து இதலாம instruction லாம் உண்டு ஆனா அது பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நெறைய காசு ஆகும் அடுத்து நெறைய செலவு அகும் இது பண்றதுக்கு நெறைய days எடுக்கும் ஆனா அதெலாம் அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டம் அதெலாம் பண்ணமுடியாதுஅப்டின்னு சொல்லிட்டு easy ஆ போனோம் நம்ம நல்ல இருந்தாலும் சேரி இல்லாம இறுந்தலும் சேரி easy ஆ இருக்கனும் அப்புடின்னு நெனச்சு என்ன பண்ணுவாங்கன இந்த மாதிரி குறுக்கு பாதைய யோசிச்சு அத வந்து என்னனா இத waste அஹ் dissolve பண்ணி வேண்டி அத வந்து என்னனா இத ஓடுற கால்வாய் அந்த மாதிரி பட்டைளலாம் கொண்டு உட்ட்ருவாங்க அப்போ ஓடுற தண்ணி எங்க வரும்னா இப்போ நெறையஇது என்னனா ஓடுற வந்து விவசாய நெலத்துல எடுத்து பயன்படுத்துவாங்க அந்த தண்ணிய தான் வந்து அவங்க பயிறுகெலாம் தண்ணி பாய்பாங்க இது என்னனா அப்போ தண்ணிர்பாய்க்கும் போது தண்ணிர் அந்த நீர்லே என்ன இருக்கும் னா நெறைய இது நச்சு பொருட்கள் செரி நச்சான இத்தளம் நமக்கு தீங்கு தர இது அபுடிலாம் நெறைய இருக்கும் பொது அந்த பயிறுல அது போய் தான் அந்த பயிருக்கும் நம்மளுக்கு என்னனா affect ஆகுது அந்த பயிற affect ஆகம அதுல இருந்து வரக்கூடிய காயும் செரி கனியும் செரிஎல்லாமே வந்துகண்டிப்பா ஆது affect ஆகி தானே இருக்கும்அப்போ அந்த affect ஆகுற நம்ம சாப்பிடும் போதுநமக்கும் ஒரு பின்விளைவு

நம்மள கால்வாயோ ஆறு அந்த மாதிரி பட்டதுல ஓடுது அப்போ ஓடும் போது என்னனா அது எப்புடி ஒரு கிராமம் அதா மாதிரி இல்லன எதாவதுஒரு இது அந்த மாதிரி இடத்துலதான் அப்போ அப்டி போகும் போது என்னதுனா என்னது சின்ன பசங்க தெரியாம ஊரு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் என்னனா

அதுக்கு அடுத்து அந்த மாதிரிலாம் இறுகும் சில இதுலாம் அந்த தண்ணிலதான் குளிபாங்க அப்ப அந்த தண்ணிலகுளிக்கும்போது என்னாகுன அஹ் உம் மேலஒடம்புல தண்ணி வந்து நம்ம ஒடம்புல படும்போது skincancer அதுக்க அடுத்த நெறைய ஹம் இது அஹ் iththinkingsraces அந்த மாதிரி கொண்ட நோய் லாம் வருது நெறைய பேருக்கு இதுனாலே skin cancer லம் வந்துருக்கு அதுக்கு அடுத்து ரொம்ப பாத்தனா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப affect ஆகுறது என்னனா ஆஹ் இந்த கடல்வாழ் என்னா ஏறி குளம் அது எல்லாமே வந்து என்னன்னா கடல்லத்தான் போய்சேரும்அப்போ கடள்ளசேரும்போது என்னனா கடல வந்துமீனு அந்த மாதிரிபட்டதெலாம்இருக்கும் அப்போ அந்த மீன் எல்லாமே வந்து affect ஆகிஇறந்திடும் நெறைய மீன்கள் affect ஆகி இறந்துருது அதெலாம் இப்போ சொல்ல போன்ன மீன் இனங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு வருது அடுத்து என்னனா dolphin அந்த மாதிரி பட்டதுங்க எல்லாமே ரொம்ப இதனா இதுல வந்துருக்கு இறந்தது போறநெலமைல இருக்கு அதில்லாம கடள்ளலாம் சொள்ளபோன்ன மனுஷங்க ரொம்ப இதா பண்ணிட்டு இருகாங்க என்னனாஅந்த waste எல்லாம் நம்ம ஒரு beach க்கு போறோம்னு வைங்க போற வழில அவங்க சாபிடுற items என்னது எல்லாம் என்னது நான் இத சாப்பிடுற சாப்ட்டு plastic item அந்த சாபிப்டுற plastic குப்பிகள இருக்கும் அடுத்தது தண்ணி குடிச்சிட்டு அந்த plastic குபியா இருக்குது எல்லாத்தையும் அதுலே அதுலே போட்டுபோரங்க அதலாம்வந்துதான்என்னனா கடலதான் போது கடல போகும்போத என்னனா அது வந்து என்னன்னா நெறைய மீன்கள் எல்லாம் அதுல மாட்டிகிட்டு அதுனால வெளிய வரமுடியாம net மாட்டிக்கிட்டு அதலாம் அதுல இருந்து நெறியா videos பாத்துருந்து tata ace இருக்குல அது வந்து இப்ப மீன் புடிக்க ஆளுங்க போவாங்க அவங்க கிட்ட help கேக்குறமாதிரி நெறைய tata ace செரி dolphin செரிஅவங்க வந்து help பண்ணி குடுப்பாங்க அதுக்கு வந்து வளையலாம் வெட்டி விட்டு அது சுதந்திரமா பறக்கும் அதலாம் கழுத்துகிட்ட இந்த கை கிட்டலாம் முடியாம நெறைய இது நெறைய இத்தளம் ரொம்ப கஷ்ட பட்டுகிட்டு இருக்கும் nnext என்னனா நெறைய இதுகாண்டி நெறைய சில couples இருகாங்க எனதுனா சுற்றுசூழல் பாதுகாக்கணும் அது நல்ல படியா கொண்டுவரணும் சொல்ட்டு அதுகாண்டி நெறைய பேர் கடல்ல சுத்திகரிக்குரதுக்கு அப்புடின்னு ஒரு team லாம் formலா பண்ணி எல்லாத்தையும் நீட் பண்ணுவாங்க அப்போ வந்து என்னனா கடல் வாழ்உயிரிங்கள் தப்பிக்கும் நம்மள மாதிரி என்ன இதும் தப்பிக்கும் நம்ம சொல்ல போன்னாஎன்னா நம்ம நிலம் நா கொஞ்சம்இடம்தான் தான் இருக்கு கடல் தண்ணிதான் நம்மால சுத்தி இருக்குறது தண்ணியத்தான் இருக்கும் அப்ப நம்ம இந்த கடலே வந்து நம்ம நம்ம இருகுறத விட வந்து பாதுகாத்தான் நம்மளால இருக்கு முடியும் அவங்க மறந்து போய்எல்லாத்தையும் நாச ஆக்குரதே மனுஷங்க குறியாஇருக்கபோகுது அப்பா இந்த மீன் வாழ்உயிரினகள் எல்லாம் என்ன பண்ணும் அப்போ இப்போ வந்து மீனு அத்தளம் வந்து இப்போ industry ல இருந்து வெளிஆகுற இதலாம் வந்து கடல கலக்குதுன்னு சொன்னேள கடலைகளக்கும் போதுஅந்த மீன்கள்எல்லாம் பாதிப்பு ஆகி நெறைய இறந்து போகும் சில மீன்கள் அத சாப்பிட்டு உயிர் வாழ்லலாம் அந்த மீன்கள் பிடிபங்க அந்த மீன்கள் நம்ம எங்க கன்னியாகுமர district அஹ் பொருத்தவரைக்கும் என்னனா எல்லாருமே மீன் சாப்பிடுவாங்க எல்லாருடைய வீட்லயும் மீன் இருக்கும் வேற district ளையும் இருக்கும் ஆனாகன்னியாகுமரி district அஹ் பொருத்தவரைக்கும் daily உம் fish இருக்கும் sunday மட்டும் வந்து chicken mutton அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி நம்ம daily உம் fish சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கும் போது அந்த தண்ணி கடல்ல industry ல இருந்து வெளிய வரும் தண்ணி வந்து கடல்ல கலக்கும்போத அப்போ அத குடிக்குற மீனு affect ஆகிருக்கும்அத சாப்பிடுற மனுஷன் கும் affect கும் தானே நெறைய இதலாம் இருக்கு எனதுன்னது water ல இருந்து கல் மனுஷங்கள்தீங்கு கொண்டுவர மாதிரிநம்மாலே வந்து நம்மல life அஹ் கொண்டு சாவுக்கு நேரான வழில பாதைலபோயக்கிட்டுஇருக்கோம அதே மாதிரி நம்மாலே தீங்கான பாதையில சென்று கிட்டு இருக்கோம் அந்த தீங்கான பாதையில சென்றுற்று இருக்காம நல்லவழியா இப்போ நெறைய பேர் பண்ற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதா ஒரு நல்லது ப தி ஓர் நல்லது பண்ணலே நெறைய benefit கெடைக்கும் இல்ல குட்டிஊண்டு இப்போ சாபிடுறத வந்து correct ஆஹ் ந dustbin ல வந்து போட்டாலே போதும் எவ்ள benefitஇருக்கும் இப்போ வந்து தனி தனி plastic போடுறது தன tables போடுறது தனி இப்ப தனி தனியா dustbin வச்சிருக்காங்க நம்ம சும்மா ஏனோதானோகீழ போட்டுபோறோம் அது பண்ணுநம்ம proper ஆஹ் கொண்டு போட்டு அதலாம் பண்ணும்போது நான் ரொம்ப இதாதானே இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் என்னனா நம்மளால முடிஞ்சா helps வந்து இந்தமாதிரி பண்ணனும் அபுடினா இருக்கேன் அப்போ நாவந்து future ல land தண்ணிக்கு வந்து பஞ்சம்வராது இப்போ சொல்லபோன தன்னிகெலாம் பஞ்சம் நெறைய வரும் என்னனா இப்வே நெறைய மழை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு மனுஷனுக்கு

அப்பதான் நம்மளால வந்து இனி வரும் காலத்துல வந்து நம்மளால வாழமுடியும்இல்லனா வந்து எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து என்னது இறந்து போயிருவாங்கல தவிர உயிரோடயாருமே இருக்கமாட்டங்ல தவிர இப்போவந்து இதுக்கும் ஒரு தண்ணிக்கும் வந்து காசு குடுத்து வாங்குற நெலமை இருக்கு இனி அடுத்து வந்து பாத்தா காத்துக்கும் காசு குடுத்து வாங்குற நெலமை வந்து கொரோன வந்துச்சுல காத்துக்கும இத oxygen க்கும் வந்து காசு குடுத்து வாங்கவேண்டியது தெர்யுமா அதே மாரி ஒவ்வொரு இத மாரி மாரிஎல்லாமே change ஆகி மனுஷனுக்கே அதுகடுத்து இடம் இல்லாம இருபாங்க அந்த நெலமை வராம இருக்கணும்னா எல்லாத்தையுமே மனுஷங்க வந்து proper ஆஹ் correct ஆனா வேலை நடந்தாதான் முடியுமே தவிர வேற ஏதும் முடியாது